இவரு வந்து வெயிட் லிப்டிங் வெயிட் லிப்டிங் பண்ட்ருக்காரு.

லெஃப்ட் சைடுல ஒரு பேனர் வச்சிருக்காங்க.

ஒரு ரெட் கலர் டோர்ருக்கு .

முன்னாடி ஒரு சின்ன ஹட் மாரி கட்டி வெச்சிருக்காங்க.

முன்னாடி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு.

டீ ப்ளண்ட்ஸ் நெறையா இருக்கு அண்ட் கிராசஸ் இருக்கு.

முன்னாடி ஒரு கரண்ட் போஸ்ட்ருக்கு .

முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு.

ஸ்டேஜ் ஓட லெப்ட் சைடுல ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்கிரீன் போட்டுருக்காங்க.

ரைட் சைடுல நறையா பைக்ஸ்லா பார்க் பண்ணிருக்காங்க.

இதுல ப்ளூ கலர் மேட் விரிச்சிருக்காங்க.

ஸ்டேஜ்க்கு பின்னாடி ஒரு ஒய்ட் கலர் ஸ்கிரீன் இருக்கு.

ஸ்டெப்கு மேல ஒரு கரண்ட் போஸ்ட்ருக்கு .

கடைக்குள்ள ரெண்டு பேரு மூணு பேர் இருக்காங்க.

கிளேஸ் ரூம்ல நறையா டெஸ்க்ஸ் இருக்கு.

முன்னாடி வந்து ஒரு வைட் போடு இருக்கு.

வேன்ல வந்து பன்டிப்பூர் டைகர் ரிசர்வ்ன்னு எழுதிருக்கு.

முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு.

நெறைய பவர் லைன்ஸ் பாஸ்ஸாவுது .